இப்போ நாம வந்துட்டு தமிழர்களோட கலாச்சாரமும் தமிழ் எப்படி உருவான விதத்தையும் நம்ம பாப்போம் தமிழர் என்பவர் தமிழைத் தாய்மொழியாகக் கொண்ட கொண்டவர்களாவர் மிகப் பழைய தமிழ்ச் சமுதாயங்கள் தென்னிந்திய இலங்கையைச் சேர்ந்தவைகள் உலகம் முழுவதிலும் இன்று தமிழர் பரவி வா வாழ்ந்தாலும் அவர்களது தாயகம் தமிழ்நாடும், தமிழீழமுமே ஆகும் ஆயிரத்தி எட்ணூறு முதல் ஆயிரத்தி தொண்ணூறுகளில் பிரித்தானியக் குடியேற்றவாத அரசால் பெருந்தொட்டப் பயிற்சி செ செய்கைக்காகத் தென்னிந்தியாவிலிருந்து இலங்கையின் வடபகுதியிலிருந்து குறிப்பிடத்தக்க அளவில் தமிழர்கள் மலேசியா, சிங்கப்பூர், பர்மா போன்ற நாடுகளில் குடியேற்றப்பட்டார்கள் மேலும் மொரிசியசு, மடகாசுகர், தென்னாபிரிக்கா போன்ற ஆப்பிரிக்கா நாடுகள் பலவற்றில் தமிழர்கள் குடியேறியுள்ளார்கள் இருவதாம் நூற்றாண்டில் தொழில் வாய்ப்புகள் பல்வேற் பெற்று நாடு ஆசியா நாடுகளுக்குச் சென்று வசிக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பின்னர்த் தமிழர் தொழில் வல்லுநர்களாக ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளுக்குப் புலம் பெயர்ந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கை உள்நாட்டு இனக்கலவரங்களில் பாதிக்கப்பட்ட பெருமளவு ஈழத்தமிழர்கள் ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஐரோப்பிய நாடுகளான பிரத்தானியம், பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, டென்மார்க், நார்வே ஆகிய நாடுகளில் சென்று வாழ்கிறார்கள் உலகில் எழுவது மில்லியன் மக்கள் தமிழைத் தாய் மொழியாகவும் மேலும் ஒன்பது மில்லியன் மக்கள் தமிழை இரண்டாம் மொழியாக கொண்டுள்ளனர் தமிழர்களோடைய வரலாறு தமிழர்கள் தோற்றம் பற்றி நான்கு கருதுகோள் உள்ளன தமிழர் குமரிக்கண்டத்தில் இருந்து வந்தார்கள் என்பது ஒரு கருதுகோள் பழந்தமிழர் தென் இந்தியாவின் பழங்குடிகள் என்பது இன்னொரு கருதுகோள் மூன்றாவது கருதுகோள் தமிழர் ஆதியில் ஆப்பிரிக்காவில் இருந்து அரேபிய கடல் ஊடாகத் தென்னிந்தியா வந்தோரின் வழித்தோன்றல்களே என்கிறது தமிழர் நடு ஆசியா வட இந்தியா நிலப்பரப்புகளில் இருந்து காலப்போக்கில் தென் இந்தியா வந்தனர் என்பது மற்றைய கருதுகோள் எப்படியாயினும் தமிழம் தன் தொன்மை வாய்ந்த மக்கள் இனங்களில் ஒன்றாகும் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் குறிப்பாக ஆதிச்ச நல்லூரில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட புதையுண்ட மண்பாண்டங்கள் கிமு ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலத்தைச் சேர்ந்தவைகளாகும் இவை தமிழர்கள் இங்கு வாழ்ந்ததற்கான சான்றாக விளங்குகின்றன புதைபொருட்களில் உள்ள குறிப்புகளும் பண்டைய தமிழ் இலக்கியங்களில் உள்ள குறிப்புகளும் ஒத்துப் போவதால் அக்கால கட்டத்தில் தென்னிந்தியாவில் தமிழர்கள் வாழ்ந்ததை இது உறுதி செய்கிறது சமீபத்தில் இவ்விடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளில் கிட்டதட் கிடைத்த பழைய தமிழ் எழுத்துகள் குறைந்தது பெ ஊ

பொ பொதுவாக இணைக்கப்பட்டுள்ளனர் மற்றும் பண்டைய தெற்கு ஈரானில் உள்ள கற்கால சாக்குரோசு விவசாயிகளுடன் ஒரு பொதுவான தோற்றத்தைப் பகிர்ந்து கொள்கிறது என்று பல ஆய்வுகள் முடிவு செய்கின்றன

தமிழர்கள் மற்றத் திராவிடர்களைப் போலவே சிந்து சமவெளி நாகரிக வழித்தோன்றல்களாக உள்ளனர் இது எலாமியர்களுடனும் இணைக்கப்பட்டுள்ளது புவியியல் தமிழ் மக்களின் பரம்பல் தமிழர் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்தாலும் ஒரு சில இடங்களிலேயே செறிந்து வாழ்கின்றனர் அத்தகைய இடங்கள அ இடங்களைப் பார்ப்போம் இந்தியத் தமிழர்கள் பெரும்பாலான தமிழர்கள் தமிழ்நாட்டிலேயே வாழ்கின்றனர் மேலும் இந்தியாவின் பிற பகுதிகளிலும் தமிழர்கள் வாழ்கின்றனர் அவற்றிலான குடியேற்றங்கள் தற்காலத்தில் ஏற்பட்டவையாகும் எனினும் கருநாடக மாநிலத்தின் பாண்டியா, எப்பார் பகுதிகளிலும், கேரள மாநிலத்தின் பாலக்காட்டிலும் மற்றும் மகாராஷ்டிரா மாநில புனே, மும்பையின் தாராவி பகுதிகளிலும் இடைக்காலத்திலிருந்தே வாழ்ந்து வருகின்றனர் இலங்கைத் தமிழ்பேசும் மக்கள் இலங்கையில் தமிழைத் தாய்மொழியாகக் கொண்டோர் இலங்கைத் தமிழ்பேசும் மக்கள் ஆவர் இவர்கள் இலங்கைத் தமிழர், இலங்கைத் தமிழ் முசுலீம்கள் மற்றும் மலையகத் தமிழர் என மூன்று வகையினராக அடையாளப்படுத்துள்ளனர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக இலங்கையைத் தமது தாயகமாகக் கொண்ட இலங்கைத் தமிழர் ஆவர் நீண்ட காலமாக இலங்கையில் வசித்து தமிழ் மொழியைத் தாய்மொழியாகக் கொண்டு இசுலாம் மதத்தைப் பின்வற்றுவோர் இலங்கைத் தமிழ் முசுலீம்கள் அதாவது சேனசோனகர்கள் ஆவர் ஆயிரத்தி என்னூறாம் ஆண்டுகளில் பிரித்தானிய குடியேற்றவாத குடியேற்றவாத அரசால் இலங்கை மலைநாட்டுத் தேயிலை இரப்பர் தோட்டங்களில் வேலை செய்வதற்கெனத் தமிழகத்திலிருந்து குடியேற்றப்பட்ட தொழிலாளர்களின் வழித்தோன்றல்கள் மலையகத் தமிழர் என்றழைக்கப்பட அழைக்கப்படுகிறார்கள் இலங்கையில் அனைத்துத் தமிழர்களது மனித உரிமைகளை சிங்களப் பேரினவாத அரசு மறுத்து அவர்களை வன்முறைக்கு உட்படுத்தியது இதை எதிர்த்து ஈழப்போராட்டம் வெடித்தது தென்கிழக்கு ஆசியாவில் தமிழர் தென்கிழக்கு ஆசியாவுடன் தமிழர் அரசியல், வணிக, பண்பாட்டு தொடர்புகளைப் பேணியும் அங்குப் பரவலாக வசித்தும் வருகின்றார்கள் குறிப்பாகச் சோழப் பேரரசு சில தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மீது அதிகாரம் கொண்டிருந்ததால் பல தமிழர் இங்கு குடியமர்ந்து பின்னர் இனக்கலப்பு கு உள்ளாகி இன்று அந்நாட்டு மக்களாகவே வாழ்கின்றார்கள் ஆங்கிலேயர் காலத்தில் தமிழர் இந்நாடுகள் சிலவற்றில் கூலிகளாகக் குடி குடி குடியமர்த்தப்பட்டனர் குறிப்பாக மலேசியா அது இன்னொரு பேரு வந்து கடாரம், சிங்கப்பூர், மியான்மர் அஹ் தாய்லாந்து, இந்தோனேசியா, அஹ் கம்போடியா ஆகிய தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் குடிப குடியமர்த்தப்பட்டனர் மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு இடம்பெயர்ந்த தமிழர்கள் இன்றும் தங்கள் மொழி, பண்பாட்டைப் பேணி வருவது குறிப்பிடத்தக்கது பெரும்பாலான குழந்தைகள் தமிழ்ப் பள்ளிகளில் பயிலுவதாக இதற்குச் சான்றாகும் அனைத்திற்கும் மேலாகத் தனது மக்கள் தொகையில் பத்து விழுக்காடுக்கும் குறைவான தமிழர்களைக் கொண்ட சிங்கப்பூர் தமிழைத் தனது ஆட்சி மொழிகளில் ஒன்றாக அறிவித்துள்ளது ஆப்பிரிக்காவில் தமிழர்கள்

எண்களும் இருப்பது குறிப்பிடத்தக்கது இருவதாம் நூற்றாண்டில் ஆப்பிரிக்காவின் நைஜீரியா, கென்யா, சிம்பாப்வே நாடுகளுக்குத் தமிழர்கள் ஆசிரியர்களாகவும், பிற தொழில் வல்லுநர்களாகவும் சென்றனர் பலர் தமது பணிக்காலம் முடிந்தவுடன்

ஆஹ் இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா நான் வந்து ராமாயணத்தை பத்தி சொல்லுறேன் இராமாயணம் வந்து வால்மீகி என்னும் முனிவரால் சமஸ்கிருத மொழியில் இயற்றப்பட்ட மிகப் பழைய இதிகாசமாகும் இது பொ ஊ மு ஐந்தாம் நூற்றாண்டுக்கும்

பல இந்திய மொழிகளிலும் பிற நாடுகளின் மொழிகளிலும் இராமாயணம் இயற்றப்பட்டுள்ளது கம்பர் என்னும் புலவர் புலவர்களுக்கே உண்டான பாணியில் பல கற்பனைகளை இனைத்து இதனைத் தமிழில் எழுதினார் இது கம்ப இராமாயணம் எனப்படுகின்றது கெமர் மொழியில் உள்ள ரீம்கெர், தாய் மொழியில் உள்ள ரா அஹ் ராமகியென், லாவோ மொழியில் எழுதப்பட்ட ப்ரா லாக் ப்ரா லாம் மலாய் மொழியின் இக்காயத் சேரி ராமா போன்ற போன்றவை அஹ் வால்மீகியின் இராமாயணத்தைத் தழுவியவை ஆகும் கோசல நாட்டின் தலை நகர நகரமான அயோத்தியை சேர்ந்த ரகு வம்ச இளவரசரான ராமர் அவர் மனைவி சீதை ஆகியோரின் வாழ்க்கையை விவரிக்கும் இந்த இதிகாசம் உறவுகளுக்கு இடையேயான கடமைகளை எடுத்துக் காட்டுகின்றது சிறந்த வேலையாள், சிறந்த தம்பி, சிறந்த மனைவி சிறந்த அரசன் போன்றோர் எப்படி இருக்கவேண்டும் என்பது இதன் கதை மாந்தர்கள் மூலம் விளக்கப்படுகின்றது சொற்பிறப்பியல் இராமாயணம் என்னும் பெயர் இராமன் அயனம் என்னும் சொற்களில் அஹ் கூட்டாகும் காவியத்தின் மையப் பாத்திரத்தின் பெயரான இராம இரண்டு சூழ்நிலை அர்த்தங்களைக் கொண்டுள்ளது அதர்வேதத்தில் அஹ் அதர்வ வேதத்தில் இது அடர், அடர் நிறம், கருப்பு என்று பொருள்படும் மற்றும் இரவின் இருள் அல்லது அமைதி என்று பொருள்படும் இராத்திரி என்ற வார்த்தையுடன் தொடர்புடையது

பொருளுடையது இதனால் இராமாயணம் என்பது இராமனின் பயணம் என்று பொருள்படும் அக சாந்தியின் சமஸ்கிருத இலக்கண விதியின் காரணமாக அயனா அயனாவாக மாற்றப்பட்டது காலம் மதிப்பீடு ஜோதிட கணக்கீடுகளின்படி ராமாயணத்தின் விவரிப்பு பொ ஊ மு ஐ ஐயாயிரத்தி முன்னூத்தி ஒண்ணில் திரேதா யுகம் காலகட்டத்தில் நடந்தது ராபர்ட் பி

அஹ் கோல்ட்மேனின் கூற்றுப்படி ராமாயணத்தின் பழய பழமையான பகுதிகள் பொ ஊ மு ஏழாம் நூற்றாண்டின் நடுப்பகுதிக்கும் பொ ஊ மு ஆறாம் நூற்றாண்டின் நடுப்பகுதிக்கும் இடைப்பட்டவை பௌத்தம் அல்லது மகத ராஜ்ஜியத்தின் முக்கியத்துவத்தைக் குறிப்பிடாத கதையே இதற்குக் காரணம் சாகேதா அல்லது ஷ்ரவஸ்தியின் வாரிசு தலைநகர் என்பதற்குப் பதிலாக

பொ ஊ மு ஏழு முதல் நாலாம் நூற்றாண்டுகள் வரை கிடைக்கக்கூடிய உரையின் ஆரம்ப கட்டத்திற்கான அறிஞர்களை மதிப்பீடுகள் இந்திய மொழியில் மொழிகளில் இராமாயணம் தமிழில் கம்பரும், வடமொழியில் வால்மீகியும், இந்தியில் துளசிதாசரும், மலையாளத்தில் எழுத்ததா அஹ் எழுத்தச்சனும், அசாமியில் மாதவ் கங்குனியும், ஒரியாவில் பலராம்தாசுவும் இயற்றியுள்ளனர் வடமொழி இராமாயண நூல்கள் யோக வசிஷ்ட அல்லது வசிஷ்ட இராமாயணம் அஹ் அத்யாத்ம இராமாயணம், அற்புத இராமாயணம் ஆனந்த இராமாயணம் வால்மீகி இராமாயணத்தின் அமைப்பு இராமாயணத்தின் கதை பல மட்டங்களில் தொழிற்படுகின்றது ஒரு மட்டத்தில் இது அக்காலத்துச் சமூகத்தை விவரிக்கின்றது பரந்த பேரரசுகள்

நிலைமைகளை ஒன்றுபோல எதிர்கொண்டு சமயத்துக்குத் தக்கபடி நடந்து தனது சொந்தத் துன்பங்கள் முதலியனவற்றுக்கும் அப்பால் குடிமக்களை எவ்வாறு வழிநடத்துகிறான் என்பதையும் காட்டுகிறது வேறொரு மட்டத்தில் இது தீமையை ஒழித்து நீதியை நிலை நாட்டுவதற்காக மனிதனாகத் தனது ஏழாவது அவதாரத்தை எடுத்த விஷ்ணுவின் கதையாகும் ஆஹ் இது வரையிலும் நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேல ரேஷ்மி நீங்க சொல்லுங்க

மகாபாரதம் சமஸ்கிருத மொழியில எழுதப்பட்டிருக்கு இந்த மாகாபாரதம் அறம், பொருள், இன்பம், வீடுபேறு என்னும் மனிதனுடைய நால்வகை நோக்கங்களையும், சமூகத்துடனும், உலகத்துடனும் தனிப்பட்டவருக்கு உரிய உறவுகளையும் பழவினைகள் பற்றியும் இது விளக்க கூறாவிருப்பது மிக இது மிக நீளமான நூலாகவும் கூறப்படுகிறது நவீன இந்திய சமுதாயத்தின் முக்கிய நூல்களிலொன்றான பகவத் கீதையும் இந்த இதிகாசத்தின் ஒரு பகுதி ஆகும் பாண்டு, திருதராட்டிரன் என்னும் இரு சகோதரர்களின் பிள்ளைகளிடையே இடம் பெற்று பெரிய போரை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டதே இந்தக் காப்பியமாகும். இதனைத் தமிழில் விவ்லி வில்லிபாரதம் என்ற இலக்கியமானப் படைத்தவர் வில்லிபுத்தார் ஆவார் பாரதியார் மகாபாரதத்தின் ஒரு பகுதியை பாஞ்சாலி சபதம் என்னும் பெயரில் இயற்றினார் வியாசர் விருந்து என்ற பெயரில் இராசகோபாலாச்சாரி அவர்கள் மகாபாரதத்தின் உரைநடையை இயற்றியுள்ளார்

அடையாளம் காணப்படுகிறது வியாசரால் இயற்றப்பட்ட பாரதத்தின் மூலப் பகுதியே எட்டாயிரம் அடிகளைக் கொண்டிருந்தது எனவும் பாரதத்தின் ஆதி பருவம் கூறுகிறது இது செயம் என அழைக்கப்படுகிறது பின்னர் சைவப்பிரியர்களால் ஓதப்படும் அது இருவத்தி நாலாயிரம் அடிகளைக் கொண்டிருந்தது உக்கிரராஸ்ராவ சௌதி ஓதியபடி இது தெம்ப தொண்ணூராயிரம் அடிகளை உடையதாக இருந்தது

பிள்ளையார் நிபந்தனை விதித்தாராம் வியாசர் எழுதுமுன் தன் பாடல் வரிகளைப் பிள்ளையார் புரிந்து கொண்டு எழுதினால் அந் நிபந்தனைக்கு உடன்படுவதாகக் கூறினாராம் மகாபாரதம் என்னும் நூல் தலைப்பு

இது குருச்சேத்திரப் போர் எனப்படும் பாண்டவர்களுக்கும், கௌரவர்களுக்கும் இடையிலான பெரும் போரை மையப்படுத்திய கதையாக இருந்தபோதிலும் இதில் பிரம்மம், ஆன்மா என்பன தொடர்பானமெய்யியல் உள்ளடக்கங்கள் பெருமளவில் உள்ளன பகவத் கீதை மனித வாழ்வின் நால்வகை நோக்கங்களை தொடர்பான விளக்கங்கள் போன்றவற்றை அவற்றுள் அடக்கம் மகாபாரதம் எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கியிருப்பதாகக் கூறுகிறது அதன் முதலாம் ப்ரம்மம் அதில் காணப்படுபவை வேறிடங்களில் காணப்படாமலும் இதில் காணப்படாதவை வேறெங்கும் காணப்படா என்கிறது இவ்விதிகாசத்தில் உள் அடங்கியுள்ள முக்கிய ஆக்கங்களும் கதைகளும் கீழே பார்க்கலாம் பகவத் கீதை வந்து மகாபாரதத்தின் ஆறாவது பர்வமான பசுபர்வதத்தில் அடங்குகிறது குருச்சேத்திரப் போரின் தொடக்கத்தில் அப்போர் தேவைதானா என அருச்சுனனுக்கு ஏற்பட்ட ஐயத்தை தொய்வினை நீக்குவதற்காகக் கண்ணன் கூறிய அறிவுரைகளை உள்ளடக்கியது ஆகும் விதுர நீதி இது ஐந்தாம் பருவம் உத்யோக பருவத்தில் வருகிறது திருதராட்டிரனுக்கு விதுரன் ஓர் இரவு முழுவதும் மனிதன் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக் கூடாது என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக் கூடாது என்கின்ற வாழ்வியல் நீதிநெறிகளை விளக்கக் கூறும் பகுதி ஆகும் நளன், தமயந்தி கதை இதிகாசத்தின் மூன்றாம் பருவமான ஆரண்யபர்வகத்தில் காணப்படுகின்றது இது நளன் என்னும் அரசனும்

கசாப்புக் கடைக்காரரின் கதை, சத்தியவான் சாவித்திரி கதை, துசுயந்தன் சகுந்தலை கதை, நளாயினி கதை, அரிச்சந்திரன், கந்த பெருமான், பரசுராமன் மற்றும் கலைக்கோட்டு முனிவர் வரலாறுகள் என்று க்ஷ்

இவ்வ இவ்விதிகாசம் கதைக்குள் கதை சொல்லும் அமைப்பை உடையதாகும் இவ் இந்தியாவின் பழங்கால பருவங்கள்

மகாபாரதத்தின் பல்வேறு பகுதிகளில் காலத்தை அறிந்துகொள்ளும் முயற்சியில் பல அறிஞர்கள் நீண்ட காலத்தைச் செலவு செய்துள்ளனர் இருவதாம் நூற்றாண்டின் இந்தியவள்ளுனர்கள் பலர் இது குழப்பமாகவும், ஒழுங்கற்ற முறையிலும் அமைந்துள்ளதாகக் கூறியுள்ளனர் மகாபாரதம் தொடர்பான மிக முற்பட்ட குறிப்புக்கள் கிமு நான்காம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாகக் கருதப்படுகிறது பாணியன் அட்டாத்தியான் என்னும் இலக்கண நூலின் அசுவலான்யா கிருதசூத்திரம் என்னும் நூலிலும் காணப்படுகிறது இத்தனை அடிப்படையும் கொண்ட இருவத்தி நாலயிரம் அடிகளின் கூடிய பாரதமும் விரிவாக்கப்பட்ட மகாபாரதத்தின் தொடக்க வடிவங்களும் கிமு நான்காம் நூற்றாண்டு அளவில் உருவாகியிருக்கலாம் என அறிஞர்கள் கூறுகின்றனர் இதன் எட்டாயிரத்தி என்னூறு அடிகளைக் கொண்ட மூல வடிவம் கிமு ஒம்போது எட்டு நூற்றாண்டுகளிடையே தோன்றியிருக்கக் கூடும் என்றும் சிலர் கருத்து கூறுகின்றனர் மொத்தம் பதினெட்டு பெரும் பருவங்கள் கொண்ட வியாச பாரதம் என்னும் நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுகிறது அத்ய பஞ்சகம் ஆதி, சபா, ஆர்ண்ய, விராடம் மற்றும் உத்யோகம் ஆகிய ஐந்து பர்வகங்களும் யுத்த பஞ்சகம் பிசும, துரோண, கர்ண, சல்யா மற்றும் செளபத்தியா ஆகிய போர்கள் நிகழ்ச்சிகளை விவாக்கும் ஐந்து பர்வகங்களும் சாந்தி த்ரையம் சதுரீ, சாந்தி மற்றும் அனுசாசன் ஆகிய அனுமைதி திருப்தியதை விவரிக்கும் மூணூ பர்வகங்களும் அந்த்ய பஞ்சகம் அசுவமேதகம், ஆச்ரவர்ஷகம், கௌஷம், மகாபசூதகம் சுவர்னகரோகணம் ஆகிய இறுதி நிகழ்ச்சிகளையும் விவரிக்கும் ஐந்து பர்வதங்கள் ஆகும் பதினெட்டு பர்வதங்கள் மகாபாரதத்தில் மொத்தம் பதினெட்டு பர்வதங்கள் உள்ளன அவை ஆதி பர்பவம் ஆதிபர்வகம் பத்தொம்போது துணைப் பருவங்களையும் கொண்டது நைசகமக் காட்டில் முனிவர்கள் சௌந்த மகாபாரதத்தைச் சொல்லியது பற்றிய முன்னர் இக்கதை சனமேயனுக்குச் சொல்லப்பட்டது பற்றி இப்பருவத்தில் விளக்கப்படுகிறது பாரத இனத்தின் வரலாறு பற்றி விளக்கங்கள் கூறும் இப்பருவம் பிரகு இனத்தின் வரலாற்றை கூறுகிறது இரு இளவரசர்களின் பிறப்பு அவர்களின் இளமைக்காலம் என்பன இப்பருவத்தில் சொல்லப்படுகிறது சப பருவம் இருவது முதல் இருவத்தி எட்டு வரையான ஒம்போது துணைப் பருவங்கள் இதில் உள்ளன இப்பிரவியத்தில் மயன் மாளிகை அமைதல், அரண்மனைய வாழ்க்கை தருமன் இராசசூனிய யாகம் செய்தல் என இப்பருவத்தில் சொல்லப்படுகிறது அத்துடன் தருமன் சூதுவிளையாட்டில் ஈடுபட்டு இறுதியில் நாடிழந்து காட்டில் வாழச் செல்லும் இப்பருவத்தில் அடங்குகின்றன ஆரண்ய பருவம் இது இருவத்தி ஒம்போது முதல் நாப்பத்தி நாலு வரையான பதினாறு துணைப் பருவங்கள் இதில் அடங்கியுள்ளன இதில் பாண்டவர்கள் பன்னண்டு ஆண்டுக்காலம் காட்டு வாழ்க்கை பற்றி விபரங்கள் தருகிறது விராட பருவம்

வரையான பதினோரு துணைப் பருவங்களைக் கொண்டது இது கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையேயான அமைதி ஏற்படுத்த எடுத்த முயற்சிகளையும் அம்முயற்சிகள் தோல்வியுற்ற பின்னர் இடம்பெற்ற போருக்கான நடவடிக்கைகளை பற்றியும் எடுத்தாள்கிறது பிசும பருவம் இது அறுவது முதல் அறுவத்தி நாலு வரையான ஐந்து துணைப் பர்வங்களைக் கொண்டது இப்பருவத்தில் தான் பகவத் கீதை கிருஷ்ணரால் அருச்சுனனுக்கு அருளப்பட்டது பீஷ்மர் கௌரவர்களின் தளபதியாக இருந்து நடத்திய போரின் முற்பகுதியும் அவர் அம்புப் படுக்கையில் விழுவதையும் இது விவரிக்கிறது துரோண பருவம் அறுபத்தஞ்சு முதல் எழுவத்தி ரெண்டு வரையான எட்டு துணைப் பிரிவர் துணைப் பர்வங்களை கொண்டுள்ளது துரோணரின் தலைமையில் போர் தொடரு தொடர்வதை இப் பர்வதம் விவரிக்கின்றது போரைப் பொறுத்தவரை இதுவே முக்கியமான பர்வதமாகும் இரு பக்கங்களையும் சேர்த்து பெரிய வீரர்கள் பலர் இப் பர்வதத்தின் முடிவில் இறந்துவிடுகின்றனர் கர்ண பருவம் எழுவத்தி மூணாம் துணைப் பர்வதத்தை மட்டும் கொண்ட இப்பர்வதத்தில் கர்ணனுக்கு தளபதியாகக் கொண்டு போர் தொடங்குவது விவரிக்கப்படுகின்றது சல்லிய பருவம் எழுபது நா எழுபத்தி நாலு முதல் எழுவத்தி ஏழு வரையான நாலு துணைப் பர்வகங்களைக் கொண்டுள்ளது சல்லியனைத் தளபதியாகக் கொண்டு இடம் பெற்ற இறுதிநாள் போர் இப்பர்வதத்தில் கூறப்படுகிறது இதில் சரசுவதி நதிக்கரையில் பலராமன் யாத்திரையும்

இன்னும் இருக்கும் பர்வகங்களை பற்றி அடுத்த இதழில் நாம் பேசலாம் மோனிகா நீங்க பேசுங்க அஹ் மித்ரன் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க

இந்தியா மற்றும் இலங்கை தமிழர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டின் பின்னரே தொழில் துறை வல்லுநர்களாகப் பிரித்தானிய முதற்கொண்டு பிற ஐரோப்பிய நாடுகளுக்குப் புலம்பெயன்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி மூணில் இலங்கையில் ஏற்பட்ட மோசமான இனக்கலவரங்களுக்குப் பின்னர்த் பெருந்தொகையினரான ஈழத்தமிழர்கள் அகதிகளவு ஐரோப்பாவுக்கு இடம்பெயர்ந்தனர் இனக்கலவரங்களுக்குப் பின்னர்த் பெருந்தொகையினரான ஈழத்தமிழர்கள் அகதிகளாக ஐரோப்பா

குடிய குடியுரிமை பெற்று அந்நாடுகளின் மொழிகளைக் கற்று, பொருளாதார வளர்ச்சியடைந்து வாழ்கின்றனர் பிரித்தானியா, பிரான்சு, ஜெர்மனி, இத்தாலி, சுவிட்சர்லாந்து நாடுகள் ஆகிய நாடுகளில் பரந்து வாழ்கின்றார்கள் ஏறக்குறைய நான்கு முதல் ஐந்து நூறாயிரம் தமிழர்கள் ஐரோப்பாவில் வசிக்கின்றனர் ஓசியானாவில் ஒசி ஓசியானாவில் தமிழர் ஆஸ்த்திரேலியா, நியூசிலாந்து, பிசி ஆகிய ஓசானியா ந நாடுகளில் கணிசமான தமிழர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் பிசித் தீவுகளில் தமிழர்கள் குடியேற்றவாத பிரித்தானிய அரசால் கரும்புத் தோட்டங்களில் வேலை செய்வதற்காக வரவழைக்கப்பட்டார்கள் வழித்தோன்றல்களே ஆவர் இவர்களில் பலர் தமது அடையாளங்களை அங்கு அதிகமாக வாழும் இந்தி பேசும் மக்களுடன் கலந்துவிட்டார்கள் ஆ ஆஸ்த்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் பொருளாதார வாய்ப்புகள் தேடி இருபதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தமிழர்கள் சென்றார்கள் வட அமெரிக்காவில் தமிழர் வட அமெரிக்காவில் கணிசமான அளவில் தமிழர்கள் வாழ்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குப் பின்னர் வேலைவாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் தேடித் தமிழர் வட அமெரிக்காவுக்குச் சென்றனர் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி மூணில் இலங்கையில் வெடித்த கறுப்பு யூலை இனக்கலவரங்களால் பாதிக்கப்பட்ட பெருந்தொகை ஈழத்தமிழர்கள் கனடா மற்றும் ஐக்கிய அமேரியாவு அஹ் ஐக்கிய அமெரிக்காவுக்குச் சென்றனர் இன்று கனடாவில் இரண்டரை இலட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழர்களும் ஐக்கிய அமெரிக்காவில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் வாழ்கின்றனர் சமூக அமைப்பு தமிழர்கள் சமூக அமைப்பு சாதிய படிநிலை அடி அடுக்கமையவையும் ஆண் ஆதிக்க மரபையும் கொண்டது தமிழர் சமூக அமைப்பில் சமயத்தின் பங்கும் முக்கியம்